ரோட்டு பக்கத்திலயே சின்ன வீடு ஒன்னு அமஞ்சிருக்கு.

சின்ன சின்ன அழகு அழகான தையாரிப்பு பொருட்கள் நெறைய வெச்சிருக்காங்க.

இங்க அழகான சின்ன சார்ச் ஒன்னு தெரியுது.

அந்த பங்களாவோட என்ட்ரன்ஸ்ல நல்லா அழகான புல்வெளியு போட்டு அது நல்லா டெக்கரேஷன் பண்ணி சேர் எல்லா போட்டு வச்சுருக்காங்க.

அதோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு வேன் நின்னுட்ருக்கு பின்பக்கத்துல ரெண்டு மூணு வீனுகளு அமஞ்சிருக்கு.

பக்கத்துலே டிஜிட்டல் கடிகாரமும் ஒன்னு இருக்கு.

இந்த வேன் பக்கத்லியே பெரிய கேட்டொன்னுந் தெரியிது.

இந் பக்கோ சுத்தியிலு நெறைய தேயிலை தோட்டங்கள் எல்லா தெரியிது.

இந்த வேன்க்கடியில ஒருத்தர் படுத்துகிட்டு வேன் ரிப்பேர் செஞ்சிகிட்டு இருக்காரு.

பின்னாடியே மீன் மற்றும் தேளோடய ஸ்டாச்சு எல்லா வச்சுருக்காங்க.

ஷெட்டுக்கு பின்னாடி ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்னு இருக்கு.

ரிசார்ட் போற வழியில நல்ல அழகான புல் தரையெல்லா அமைச்சிருக்காங்க.

இத பாக்கறக்கு ரொம்ப பெரிய சர்ச் மாதிரி தெரியிது.